கொஞ்ச நேரம் தூங்கு அப்படின்னு சொல்லி தூங்க வச்சிருக்கேன் okay ங்க okay ங்க ஐஸ்வர்யா

ஆஹ் நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க அவங்களும் இயற்கையோட இயற்கையா ஒன்றி வாழணும்ன்னுதான் ஆசைப்படுறாங்க ஆனா இயற்கை எப்பயுமே எல்லாத்துக்கும் முரண்பாடானது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 அந்த காலத்து மக்கள் எல்லாமே இயற்கையோட இயற்கையா வாழணும்னுதான் ஆசைப்பட்டாங்க ஆனா இப்ப இருக்க situation மக்கள் யாரும் ஆஹ் இயற்கையோட இயற்கையா வாழணும்ன்னு ஆசைப்படவே இல்லை அது மட்டும் இல்லாம யாரும் இப்ப விவசாயத்துக்கு இன்னைக்கு பாருங்க நான் இன்னொரு வேலைதான் வேணும்னு ஆசைப்பட்டேன் இன்னொரு வாட்டி ம~ மறுபடியும் போயி விவசாயம் பண்ணுவேன் எங்க அப்பாவோட நெலத்துல விவசாயம் பண்ணுவேன்னு நான் யோசிக்கல ஆனா நான் ஒரு வேலையா இருந்தாலும் நான் சாப்பிடத்தான் போறேன் சாப்பிடாம யாராலையுமே இருக்க முடியாது பாப்போங்க என்ன நடக்குதுன்னுட்டு ஆஹ் இது மாதிரி விவசாயத்தை ஆதரிச்சு நிறைய பேரு, நிறைய விஷயங்களை சொல்ல விரும்புறாங்க ஆனா அதுக்கு சொல்றதுக்கான இடமும் பொருளும் கிடைக்க மாட்டேங்குது so நம்ம மட்டும் பேசி என்ன பெருசா நடக்க போறது இல்லை இருந்தாலும் அதை பத்தி பேசுறதுனால ஒரு சின்ன அஹ் மனசுக்கு ஒரு நிம்மதி நம்மள மாதிரியே இன்னொருத்தவங்களும் இயற்கையை விரும்புறாங்களே என்னை கேட்டா தொண்ணூறு சதவீதம் பேரு இயற்கையோட இயற்கையா ஒன்றி வாழணும்னுதான் ஆசைப்படுறாங்க ஆனா இந்த காலத்துல பணம்ன்றது ரொம்ப ஒரு தேவையா இருக்கிறதுனால எல்லாரும் அவங்கவங்க வாழ்க்கைய நோக்கி ஓட ஆரம்பிச்சுட்டாங்க ஓடி ஓடி ஓடி ஓடி நான் ஒரு வேலைக்கு போனா மட்டும்தான் என்னால என்னை வந்து காப்பாத்திக்க முடியும் அப்படின்ற ஒரு mindset ல உட்கார்ந்து இருக்காங்க so அதனால அந்த ஒரு சிந்தனையை அவங்க வந்து மாத்திக்கிட்டாங்கன்னாலே ரொம்ப போதுமானதா இருக்கும் நம்மள்ட்ட எது இருக்குதோ அதை வச்சு நம்ம பெருசா வாழணும் அப்படின்றதை யாருமே நினைக்கிறது இல்லை அதனாலே விவசாயம்ன்றது ஒரு சின்ன தொழில் எல்லாம் கிடையாது என்னை கேட்டா விவசாயம்ன்றது ஒரு பெரிய தொழில் அதை வந்து correct ஆ

எந்த ஒரு விதத்துலையும் தீர்மானமா நீங்க பேசுவீங்க கொல்லுவீங்க அது தான் நீங்க வந்து ரொம்ப பாத்து எடுத்துட்டு போக வேண்டிய விஷயமா இருக்கும் okay ங்களா வேற என்னென்ன மாதிரி எல்லாம் think பண்றீங்க தனுஷா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 வெளி பட்டணத்துக்கு போயிட்டு அப்பிடியே வா~ பெரிய பங்களா உள்ள இதுல வேலை பார்த்தா நல்லா இதா இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே விவசாயத்தை வித்துட்டு தான் இப்ப போயிட்டு இருக்காங்க இப்ப நீங்க கூட பாருங்க உங்க அப்பா வேலைய அழகா நீங்க பாக்கலாம் ஆனா பாருங்க நீங்க இப்ப வேற வேலைக்காண்டி என்கிட்ட கேக்கறீங்க இது மாதிரி தான் எல்லாரும் இந்த விவசாயத்துல அப்பாவோட அப்படியே பரம்பரை பரம்பரையா எல்லாரும் ஒரே வேலை தான் பார்ப்பாங்க கொஞ்சம் ஒரு இதுவா இருந்தா பெரிய இடத்துக்கு கொ~ கொஞ்ச நாளா படிச்ச உடனேயும் நம்ம வெளி ஊருக்கு தான் போய் வேலை பாக்கணும் அப்பதான் நல்ல பெயர் கிடைக்கும் நிறைய சம்பாதிக்க முடியும் அக்கம் பக்கம் சொல்றதெல்லாம் கேட்டுகிட்டு இப்ப அது மாதிரிதான் எல்லாம் போயிட்டு இருக்காங்க எல்லாருமே இப்பல்லாம் அதெல்லாம் யார் பாக்கறது சொல்லுங்க correct தாங்க ஊர்ல இந்த நாலு பேரு நாலு விதமா பேசுறவங்க இருக்காங்கல்ல அவங்கதாங்க நம்ம வாழ்க்கைய முழுசா மாத்துறவங்க ஆஹ் அப்பாவோட விவசாயத்தை பார்த்துக்கிட்டே நம்ம சந்தோஷமா இருந்திருக்கலாம் ஆனா ஏன் இப்படி வாழ்க்கைய நம்ம மாத்திக்கிட்டு ஒரு தொழிலுக்கு போனா தான் நம்மள வந்து முன்னேற முடியும் அப்படின்னு இதுக்கு உதாரணமா எங்க அண்ணனை பத்தி நான் சொல்லணும்னு விரும்புறேன் எங்க அண்ணன் ஒரு ஆஹ்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

அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள தேர்ந்தெடுத்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க so இந்த மாதிரியான விஷயங்கள நம்ம வந்து கேட்கும்போது கொள்ளும் போது பாப்போங்க என்னான்ட்டு அது போய்க்கிட்டே இருக்கு நீங்க என்ன சொல்றீங்க இயற்கை விவசாயத்தையும் எங்க அண்ணனை பத்தி என்ன நினைக்கிறீங்க அந்த already சொல்லிருக்கேன்ல வெங்கட் அண்ணா அவங்க ரொம்ப ஆஹ் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க விவசாயிகள் மீது விவசாயத்தை பத்தி எல்லாத்தையும் பத்தி பேசுறதுக்காக வந்தாலும் நான் ஒரு நாள் உங்க கூட ஒரு இணைப்புக்கு ஆஹ் தொலைபேசியில நான் உங்களை அணுகுறேன் ஆஹ் அண்ணாவையும் நான் கூப்பிட்டு வரேன் அவரும் நல்லா இயற்கை விவசாயத்தை பத்தி நிறைய பேசுவாரு நீங்க என்ன expect பண்றீங்க ஆஹ் கண்டிப்பா திலகன் ஏன்னா இந்த காலத்திலேயும் இப்போ உள்ள இதிலே கூட அவங்க இன்னும் அந்த விவசாயத்து மேலே பற்றா இருக்காங்க இது மாதிரி ஆளுங்களை பார்க்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷம்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 மனசுக்கு புடிச்ச அந்த வேலையை அவர் செஞ்சிருக்கலாம் ஏன் இப்ப அவரு அந்த வேலைய விட்டுட்டு வேற வேலை பாக்குறாருன்னு அன்னைக்கு சொல்லிருந்தீங்க இல்ல இல்ல இல்ல அவரு அந்த விவசாயத்த விட்டுட்டு வெளிய போய் எந்த வேலையும் பாக்கல ஒரு விவசாயத்தையும் பாத்துகிட்டு வெளி வேலையும் பாத்துட்டு இருக்காரு அந்த நிறுவனமானது பாத்தீங்கன்னா ஆஹ் விவசாயிகளை பத்தியும் ரொம்ப முன்னோக்கி நிக்கிற ஒரு நிறுவனம்தான் அதனால உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஒரு ஆஹ் நல்ல விஷயமும் கூட அவர் செய்ய அவரு அவரோ~ அவரோட பக்கத்துல இருந்து பார்த்தோம் நம்ம ஆஹ் அவரு என்ன நினைக்கிறாருன்னா விவசாயத்தை வளர்க்கணும் அதே time வருமானமும் கொஞ்சம் கூடுதலா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவரோட thinking இருக்கு அதுக்காகதான் பாக்குறோம்

to நாற்பது acre க்கு மேலே அவர் விவசாயத்தை பார்த்துட்டு இருக்காரு அவரோட இடத்திலே இருநூத்தி ஐம்பதுக்கும் முன்னூறுக்கும் முன்னூத்தி ஐம்பது acre நிலப்பரப்புள்ள விவசாயத்தையும் அவங்க நிறுவனத்துக்காக அவர் பாத்துட்டு இருக்காரு இவருக்கு கீழ ஒரு பத்து பேர்கிட்ட வேலை பாக்குறாங்க அவங்க எல்லாரும் யோசிச்சு என்னென்ன சொல்றாங்களோ அதுக்கு ஏத்தாப்புல இயற்கையை எப்படி மாத்தி இயற்கைக்குள்ளாக்க நம்ம எல்லாத்தையும் மக்களை திணிச்சு விவசாயத்தை பண்ணலாம் ஏன்னா செயற்கை விவசாயத்துக்குள்ள எல்லாரும் போயிட்டாங்க அவங்களால இயற்கை விவசாயத்துக்குள்ள எப்படி கொண்டு வர்றது இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து பேசிட்டு இருக்காங்க ஆஹ் இது என்னன்னா இதுல organic அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொண்டு வர மாட்டாங்க இயற்கையா உரங்கள பயன்படுத்தி இயற்கையான விஷயங்கள பயன்படுத்தி அந்த ஒரு நல்ல ஒரு உணவை மக்களுக்கு கொடுக்கலான்றதுல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 ஒரு செயற்கையான ஒரு apple எடுத்துக்கோங்க அது செயற்கையா வரலை அதை பளிச்சுன்னு தெரியணுன்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா இது மேல வண்ணங்களை பூசறாங்க மெழுகுகளை பூசறாங்க பதினாறாம் நூற்றாண்டு முதல் இன்றுவரை cricket விளையாட்டு எல்லாரும் அறிந்த வரலாற்றுப்பாதையை கொண்டுள்ளது ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்து நான்காம் ஆண்டு முதல் சர்வதேச கிரிக்கட் போட்டிகள் நடத்தப்பட்டு வந்தாலும் cricket டில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள வரலாறு சர்வதேச test cricket போட்டி நடத்தப்பட்ட ஆண்டிலிருந்துதான் அதாவது ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஏழாம் ஆண்டில்தான் துவங்கியது இந்த காலகட்டத்தில் இங்கிலாந்தில் மட்டுமே விளையாடப்பட்டு வந்த ஆட்டம் தற்போது தொழில்ரீதியில் commonwealth நாடுகள் எங்கும் விளையாடப்பட்டு வருகின்றன cricket எங்கு ஆரம்பிக்கப்பட்டது யாரால் தோற்றுவிக்கப்பட்டது என்பதற்கு ஆதாரம் இல்லை இது யாராலும் அறியப்படாத ஒரு உண்மை ஆகும் cricket எப்படி தோன்றியது என்பதற்கு எந்தவித பலமான ஆதாரமும் இல்லை என்றாலும் இந்த விளையாட்டு சாக்சன் அல்லது நார்மன் காலத்தில் வேல்ட் என்ற அடர்ந்த காடுகள் மற்றும் சமவெளி சமவெளிகளில் வாழ்ந்த சிறுவர்களால் விளையாடப்பட்டு வந்தது என்று கூறப்படுகிறது இடைக்காலங்களில் வேல்ட் பகுதியின் மக்கள் சிறு வேளாண்மைத் தொழிலிலும், உலோகப் பொருட்களை கொண்டு வேலை செய்யும் தொழிலிலும் ஈடுபட்டிருந்தனர் பதினேழாம் நூற்றாண்டு வரை பெரிதும் குழந்தைகள் விளையாட்டாக இருந்தது இந்த cricket இந்த நூற்றாண்டில் பெரியோர்களாலும் விளையாடப்பட்டது குழந்தைகளால் கண்டுபிடிக்கப்பட்ட cricket விளையாட்டு பல தலைமுறைகளுக்கு அவ்வாறே இருந்து பதினேழாம் நூற்றாண்டுக்கு முன்னர் பெரியோர்கள் இந்த ஆட்டத்தை ஆடினார்கள் என்று நம்மால் கேள்விப்~ கேள்விப்படமுடியவில்லை bowls மிக பழமைவாய்ந்த ஆட்டம் என்பதால் cricket bow~ bowls bowls இதிலிருந்து பிறந்திருக்ககூடும் என்று நம்பப்படுகிறது ஒரு பந்து அதன் நிலத்தை அடைவதற்கு முன்னர் மட்டையை வைத்திருக்கும் ஒருவன் அதனை தடுத்து இலக்கிலிருந்து தள்ளிப்போகும் அளவுக்கு அந்த பந்தை இந்த ஆட்டத்தில் அடிக்கவேண்டும். ஆடு மேயும் இடங்களில், சம வெளிகளிலும் விளையாடப்பட்டு வந்த இந்த ஆட்டம், ஆரம்பத்தில் செம்மறி ஆட்டிலிருந்து எடுக்கப்பட்ட கம்பிளி உருண்டைகளை பந்தாகக் கொண்டும், ஒரு குச்சி அல்லது ஒரு வளைந்த கோலை கொண்டு அல்லது பண்ணையில் இருக்கின்ற ஒரு க~ கருவியை மட்டையாக பயன்படுத்தி விளையாடினர் மற்றும் முக்காலி ஒரு மரத்தண்டு, வாயிற்கதவு வாயிற்கதவு ஆகியவற்றை wicket ஆக பயன்டுபத்தினர் cricket என்ற சொல்லுக்கு நிறைய மூலங்கள் இருக்கலாம் முகவரிகள் பல பழமை வாய்ந்த ஆட்ட வரலாற்றை அதாவது ஆயிரத்து ஐநூற்று தொண்ணூற்று எட்டாம் ஆண்டில் இந்த விளையாட்டை wicket என்று அழைக்கப்பட்டது இடைக்கால டச் மொழியில் wick என்ற சொல் குச்சி என்று பொருள்தரும் மேலும் தொன்மை ஆங்கிலத்தில் கிரிக் அல்லது க்ரைசி ஊன்று கட்டை அல்லது கம்பு என்ற பொருளைத்தருகின்றன. கிரிக்ஸ்டேல் என்ற இடைக்கால டச் சொல், நீண்ட குறைந்த உயர முக்காலிகளைக் குறிக்கிறது. இவை தேவாலயங்களில் முட்டிப்போட்டு வேண்ட உதவியாக இருந்தன. இந்த முக்காலியை போலவே இரண்டு தண்டுகள் wicket வீழ்த்த ஆரம்ப cricket டில் உபயோகப்படுத்தப்பட்டது போன் பல்கலை கழகத்தை சேர்ந்த ஹெய~ ஹெயனர் கில்மெய்ச்டார் என்ற மொழியியலாளர், cricket இடைகால டச் மொழி மெட் தே சென் என்ற சொல்லை கொண்டு உருவானது என்று குறிப்பிடுகிறார். இது ஆட்டத்தில் உள்ள டச் தொடர்பை குறிக்கிறது. இன்னொரு வழியில் பார்க்கப்போனால் கவுண்டி ஆப் பிளான்டர்ஸ், டச்சி ஆப் பர்கண்டி உடன் வணிக தொடர்பு கொண்டிருந்த போது இடைக்கால டச் சொற்கள் தென் கிழக்கு இங்கிலாந்துக்குள் ஊடுருவியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது இதற்கு முன்னர் ஏகப்பட்ட குறிப்புகள் இருந்தாலும், ஆயிரத்து ஐநூற்று தொண்ணூற்று எட்டாம் ஆண்டு ஆம் ஆண்டு ஒரு பள்ளியில் இருந்த ஒரு நிலத்தின் மேல் இருந்த உரிமை பிரச்சனையாயால் எழுந்த சட்ட வழக்கு மூலம் இந்த ஆட்டத்தை பற்றிய எழுந்த சட்ட வழக்கு மூலம் இந்த ஆட்டத்தை பற்றிய குறிப்பு அதிகாரப்பூர்வமாக முதல் முதலில் பதிவாகி உள்ளது. ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர், குறிப்பிடப்பட்டுள்ள நிலப்பகுதியில் அவரும் அவரது நண்பர்களும், அவர் பள்ளியில் cricket விளையாடியதாக ஒரு ஐம்பத்தி ஒன்பது வயதான ஜான் டெரிக் சாட்சியம் அளித்தார், இவர் இறப்புகளை பரிசோதனை செய்யும் ஒரு ஆய்வாளர். இந்த பள்ளி ராயல் கிராம்மர் ஸ்கூல், கில்ட்போர்ட் ஆகும், மேலும் திரு. டெரிக்கின் சாட்சியம் இந்த விளையாட்டு சர்றேவில் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பதாம் ஆண்டு முதல் விளையாடப்பட்டு வருங்கின்றது என்று ஐயம் இன்றி நிரூ~ நிரூபிக்கப்பட்டுள்ளது.

அதே ஆண்டில் cricket பற்றி இருந்த அகராதி குறிப்பு அதனை சிறுவர்களின் விளையாட்டு என்று குறிப்பிடுகின்றது. இதனால் cricket பெரியவர்களால் ஒரு சிறு காலத்திற்கு முன்னர் தான் விளையாட ஆரம்பித்திருக்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது. cricket பெரியோர்களால் விளையாடப்பட்டது என்பதை குறிக்க ஆங்கிலேய உள்நாட்டு போர்வரை நிறைய குறிப்புகள் இருக்கின்றன ஆனால் இந்த ஆட்டம் சமய தலைவர்கள் வட்டாரத்தில் விளையாடப்பட்டது என்பதை சொல்கின்ற குறிப்புகள் இந்த ஆட்டம் மாவட்ட ரீதியாக விளையாடப்பட்டது என்பதை குறிக்க மறுக்கிறது. பதினெட்டாம் நூற்றாண்டில் இந்த ஆட்டத்தை மையமாகக் கொண்டு ஆடிய தீவிர சூதாட்டங்களைப் பற்றியும் எந்த வித குறிப்பும் இல்லை. இதனால் பதினேழாம் நூற்றாண்டின் இடைக்காலம் வரை கிராமங்களில் மட்டுமே cricket ஆடப்பட்டது என்றும் மாவட்டங்களில் cricket ஆடப்படவில்லை என்றும் கருத்து சொல்லப்படுகிறது. ஆயிரத்து ஆருநூத்திநாப்பத்தி எட்டாம் ஆண்டு உள்நாட்டு போர் முடிந்தவுடன் புதிய புனிதர்களின் அரசாங்கம் சட்ட ஒழுங்கில்லாத

கீழ் தள மக்களுக்கு ஓய்வு நாள் மட்டும் தான் எஞ்சிய நாளாக இருந்தது. ஆதலால் இந்த பொதுநல நாடுகளில் cricket டின் ஆதிக்கம் சரிந்து இருந்தது. இப்படி இருக்கையில், கட்டணம் செலுத்தி பொதுப் பள்ளிகளுக்கு சென்றவர்கள் cricket டை தடையின்றி வின்செஸ்டர், புனித பால் போன்ற பள்ளிகளில் விளையாடினர். ஒலிவர் க்ரோம்வேல்லின் அரசாங்கம் cricket டை தடை செய்தது என்று சொல்வதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் அர~ அரசாட்சிக்கு இடைப்பட்ட காலத்தில் அரசாட்சி புரிந்தவர்கள் cricket விளையாடுவதை ஓய்வுநாளுக்கு இழுக்கு என்று கூறி தடை விதிக்கவில்லை ஆயிரத்து அறுநூத்தி அறுபதாம் ஆண்டு

நாடாளுமன்ற gaming act ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நான்கு நடைமுறைக்கு கொண்டுவந்தது இந்த சட்டம் பந்தய கணக்கின் அளவை நூறு dollar ஆக குறைத்து குறைத்தது பெரும் புதையலாக அந்த காலத்தில் கருதப்பட்ட இந்த தொகை தற்போது NAN க்கு சமமாகும் பதினேழாம் நூற்றாண்டின் முடிவில் cricket ஒரு சூதாட்ட விளையாட்டாக திகழத் துவங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஏழாம் ஆண்டு சச்செக்சில் நடந்த ஒரு பெரிய போட்டியை பற்றி செய்தித்தாளில் வெளிவந்த ஒரு அறிக்கை பதினோருபேர் ஆட்டம் ஆடப்பட்ட ஆட்டம் ஒரு பக்கத்திற்கு ஐம்பது கினியச்களைக்கொண்டு ஆடப்பட்டது என்று தெரிவிக்கிறது ஆயிரத்து அறுநூற்று தொண்ணூற்று ஆறாம் ஆண்டு ஊடக சுதந்திரம் வழங்கிய பிறகு cricket முதல் முதலாக இப்படிப்பட்ட அறிக்கை செய்தித்தாள்களில் வெளிவந்தது ஆனால் நெடுங்காலத்திற்கு பிறகுதான் cricket பற்றி தெளிவான மற்றும் அடிக்கடி தெளிவிக்ககூடிய அறிக்கைகளை அச்சகங்களால் பெற முடிந்தது. பதினெட்டாம் நூற்றாண்டின் முதல் பகுதியில் செய்திதாளில் வெளிவந்த செய்திகள் ஆட்டத்தை பற்றி குறிக்காமல் batting கை மட்டும் பற்றி மட்டும் குறிப்பிட்டு வெளிவந்தன சூதாட்டம்தான் முதன்முதலில் ஆடுகளங்களில் இந்த விளையாட்டுக்கு அறிமுகப்படுத்தியது சூதாடுபவர்கள் பந்தயப்பணம் பத்திரமாக இருப்பதற்காக தங்கள் சொந்த குழுவை ஏற்பாடு செய்துகொண்டனர் இந்த குழுக்கள் கவுண்டி குழுக்கள் என்று அழைக்கப்பட்டன இவை ஆயிரத்து அறுநூற்று அறுபதாம் ஆண்டுக்குப் பிறகு உருவாக்கப்பட்டன முதல் விளையாட்டு ஆயிரத்து எழுநூற்று ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற இந்த நடைபெற்று~ நடைபெற்றது இந்த ஆண்டிற்கு முன்னரே இப்படிப்பட்ட ஆட்டங்கள் நடந்திருக்க கூடும் என்று நம்பப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆயிரத்து அறுநூற்று ஏழாம் ஆண்டு நடந்த போட்டி சச்செக்சுக்கும் வேறொரு மாவட்டத்துக்கும் நடுவே நடந்திருக்கலாம் ஆயிரத்து எழுநூற்று இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இந்த ஆட்டத்திற்கு உயர்குடியினரும், வணிகர்களும் தான் ஆதரவு தெரிவித்து வந்தனர். இந்தக் காரணத்தினால் கூட செய்திப்பிரிவினர் இந்த ஆட்டத்தை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தனர் என்று கூட சொல்லலாம். சார்லஸ் லெனா~ லெனாக்ஸ், ரிச்மண்டின் இரண்டாம் கோமான், சார் வில்லியம் கேஜ், ஏழாவது பேரோநெட், ஆலன் பரோட்ரிக், எட்வர்ட் ஸ்டேட் தனிப்பட்ட ஆட்டக்காரரை பற்றி செய்தி வெளியீடுகள் செய்திகளை பரப்பின வட அமெரிக்காவுக்கு, பதினேழாம் நூற்றாண்டில் cricket ஆங்கிலேயர்கள் மூலம் பரவியது, இது வட இங்கிலாந்துக்கு பரவுவதற்கு முன்னரே பரவி இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. பதினெட்டாம் நூற்றாண்டில் உலகின் மற்ற இடங்களுக்கு இது பரவியது. மேற்கிந்திய தீவுகளுக்கு குடியேற்ற நாட்டினராலும், இந்தியாவுக்கு ஆங்கிலேய கிழக்கிந்திய நிறுவனத்தின் நூற்றாண்டின் முதல் பகுதியில் இது கொண்டுவரப்பட்டது. ஆயிரத்து எழுநூத்து எண்பத்து எட்டாம் ஆண்டில் குடியேற்றங்கள் ஆரம்பித்த உடனேயே ஆஸ்திரேலியாவில் பரவ துவங்கியது துவங்கிவிட்டது. பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஆரம்ப ஆண்டுகளில் இந்த ஆட்டம் நியூசிலாந்து தென் ஆப்ரிக்காவிலும் பரவியது மட்டைபந்து wicket ஆட்ட களத்தின் அளவுகோல்கள் over கள் எப்படி ஆட்டம் இழப்பது போன்ற அடிப்படை சட்டங்கள் காலம்

இந்த பந்தயபணம் கொண்டு ஆடி ஜெயிப்பதற்கு பெரும் உதவியாக இருந்தது முதல்முதலில் ஆயிரத்து எண்ணூ~ எழுநூற்று நாப்பத்து நான்காம் ஆண்டில் cricket சட்டம் உருவாக்கப்பட்டு பின்னர் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து நான்காம் ஆண்டு திருத்தப்பட்டன இந்த சமயத்தில் LBW நடு ஸ்டம்ப் மட்டையின் அகலம் குறித்த சட்டங்கள் இயற்றப்பட்டன சட்டங்கள் கூடியிருக்கும் உயர் மனிதர்கள் இருவரை நடுவர்களால் ஸ்ரீமான்கள் தேர்ந்தெடுத் தேர்ந்தெடுத்தபின்னர் இந்த இரண்டுபேரும் எழுகின்ற எல்லா தரப்பு பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண வேண்டும் என்று கூறின இந்த கோட்பாடுகள் star and garter club குழுவின் உறுப்பினரால் உருவாக்கப்பட்டது இவர்கள்தான் லார்ட்சில் MCC யும் ஆய்ரத்து எழுநூற்று எண்பத்து ஏழாம் ஆண்டு நிறுவினர் MCC உடனடியாக சட்டத்தின் பாதுகாவலனாக கொண்டு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இன்றுவரை காலத்திற்கு ஏற்றவாறு பரிசீலனை செய்து புது சட்டங்களை ஏற்றி வருகின்றன இங்கிலாந்து முழுவதும் பரவிய cricket முதன்முதலில் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஒன்றாம் ஆண்டு யோர்க்ஷயரில் விளையாடப்பட்டது ஆயிரத்து எழுநூற்று அறுபத்து அறுபதாம் ஆண்டுக்குப் பின்னர் தரையில் உருட்டி விடப்பட்ட பந்து வீச்சு முறை பந்து வீச்சாளர்களுக்கு ஏற்றவாறு மாற்றப்பட்டது பந்து எறியும் முறையில் line இல் எப்படி வேறுபாடுகள் காட்ட முடியும் நீளம் வேகம் ஆகிய அனைத்திலும் மாற்றி உள்ளனர் ஆயிரத்து எழுபத்து எழுபத்து இரண்டாம் ஆண்டு முதல் மதிப்பெண் அட்டவணை வழக்கில் வந்தது அது முதல் விளையாட்டு வளர்ச்சியைப்பற்றி நம்மால் தெளிவாக பார்க்க முடிகிறது பதினெட்டாம் நூற்றாண்டில் மிகப்பிரபலமான சங்கங்கள் லண்டன் மற்றும் டார்ட்போர்டில் இருந்தன இன்றும் நிலைத்து நிற்கின்ற ஆர்டிலேறி மைதானத்தில் நாட்டில்ன்டேல் லண்டன் லண்டன் தனது ஆட்டங்களை ஆடியது. சச்செக்சில் இருந்த ச்ளிண்டன் ரிச்மண்டின் கோமானால் ஆதரிக்கப்பட்டிருந்த பொழுது அங்கு இருந்த நட்சத்திர வீரர் ரிச்சர்ட் நியூலாந்து ஆவார்

ஹோர்ன்சர்ச், மெய்ட்ஸ்டோன், செவென்ஓக்ஸ், ப்றோம்லே, ஆடிங்டன், ஹாட்லோ மற்றும் சேர் செய் போன்ற பல புகழ்பெற்ற சங்கங்களும் இருந்தன ஆனால் ஹாம்ப்ஷயரில் இருந்த ஹாம்பெல்டன் சங்கம் தான் மிக பழமைவாய்ந்த சங்கமாக இருந்தது சங்கமாக இருந்தது இது ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஆறாம் ஆண்டு மத குழுவினரால் துவங்கப்பட்டது ஆயிரத்து எழுநூற்று அறுபதாம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த சங்கம் தான் பெற்ற ஆதரவால் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளுக்கு cricket ஆட்டத்திற்கு நன்மை நன்மை தந்ததுடன் MCC உருவாகவும் லோர்ட்ஸ் cricket கிரௌண்ட் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்து ஏழாம் ஆண்டில் திறக்கவும் காரணமாக இருந்தது master batsman ஜான் ஸ்மால் வேகப்பந்து வீச்சாளர் தாமஸ்

பந்து வீச்சாளர், எட்வர்ட் லம்பி ச்டேவன்ஸ், இவரால் பரந்க்கும் பந்து வீச்சு முறை பிரபலம் அடைந்தது என்று கூறுகின்றனர் இந்த பந்து வீச்சு அதாவது pilot pitch delivery முறைகளை சமாளிக்கதான் நேர்மட்டை அறிமுகப்படுத்தப்பட்டது hocky மட்டையை போல் வளைந்திருந்த மட்டை பந்தை த~ தரையில் உருட்டி விட்ட பொழுது அப்பொழுதுதான் உதவியாக இருந்தது பதினெட்டாம் நூற்றாண்டில் பெரிய அளவு போட்டிகள் ஏழு வருட போரின் காரணத்தால் நின்று போன போதுதான் cricket முதன்முதலில் சர்ச்சையை சந்தித்தது இது விளையாட்டு வீரர்கள் குறைந்தாலும் முதலீட்டுதாரர்கள் குறைந்ததாலும் ஏற்பட்டது. ஆயினும் இந்த விளையாட்டு நிலைத்து இருந்தது இடைப்பட்ட ஆயிரத்து எழுநூற்று அறுபதில் ஹாம்பெல்டன் காலம் முறையே பிறந்தது. பத்தொன்பதாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் cricket மேலும் ஒரு சர்ச்சையை சந்திக்க நேரிட்டது அணி போர்களால் cricket போட்டிகள் தடைபட்டன இந்த முறையும் ஆட்டகாரர்கள் ஆட்டக்காரர்கள் குறைவாலும் போதிய முதலீடு இல்லாததாலும் ஆட்டம் தடைபட்டது ஆயிரத்து எழுநூற்று அறுபதுகளில் நடந் நடந்து நடந்ததை போலவே இந்த ஆட்டம் நிலைத்திருந்தது மேலும் படிப்படியாக தனது இடத்தை ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்தாம் பதினைந்தாம் ஆண்டு முதல் அஹ் தக்க வைத்து தக்க வைத்துக்கொள்ள துவங்கியது ரீஜென்சி காலத்தில் சர்ச்சைகள் மூலமாக MCC திகழ்ந்தது இது லோட் பிரெடெரிக் போக்லேர்க் மற்றும் ஜார்ஜ் ஒச்பல்டேஸ்டன் இடையே இருந்த பகைமை காரணத்தால் மூடி இருந்ததது ஆயிரத்து எண்ணூற்று பதினேழாம் ஆண்டில் இவர்களுக்கிடையே இருந்த கேள்விகளும் பொறாமைகளும் match fixing சர்ச்சையை உருவாக்கியது இந்த சமயத்தில் மிக நல்ல ஆட்டக்காரரான வில்லியம் லாம்பர்ட் லோர்ட்ஸ் cricket ஆடுகளத்தில் ஆவார் ஆடுகளத்தில் அவர் ஆயுள் முழுவதும் போட்டியில் கலந்துகொள்ள தடை செய்யப்பட்டார் பதினேழாம் நூற்றாண்டில் இருந்தே சூதாட்ட சர்ச்சைகள் நடந்துகொண்டுதான் இருக்கின்றன ஆயிரத்து எட்நூத்தி இருபதுகளில் round arm bowling ஐ சேர்க்க கோரி கோரி cricket ஆட்டம் தானே ஒரு சர்ச்சையை உண்டுபண்ணியது கவுண்டி சங்கங்கள் உருவாக்கப்பட்டதால் இந்த ஆட்டம் பல அடிப்படை மாற்றங்களை சந்திக்க நேரிட்டது நவீன மாவட்ட சங்கங்கள் ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து ஒன்பதாம் ஆண்டில் சச்செக்சில் ஆரம்பித்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு முழுவதும் நிறுவப்பெற்றன இந்த முதல் மாவட்ட சங்கம் ஆரம்பித்த உடனேயே வில்லியம் கிளார்கால் இங்கிலாந்து லெவனை ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நிறுவினார். இது ஒரு பணம் சம்பாதிக்கும் வழியாக இருந்தாலும் அதுவரை உயர்தர ஆட்டக்காரராக

முப்பது ஆண்டு காலத்திற்கு நீடித்து இருந்தது. ஆயினும் கவுண்டிகளும் MCC யும் நிலைத்தே இருந்தன ரயில் போக்குவரத்தின் வளர்ச்சியால் மத்திய மற்றும் இறுதி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் cricket வளர்ச்சி பெற்றது இதனால் நெடுந்தொலைவில் இருந்து இரு அணிகள் வந்து அதிக பயண சோர்வு இல்லாமல் போட்டியிட முடிந்தது பார்வையாளர்களும் நீண்ட தூர பயணம் செய்து வந்து ஆட்டத்தை காண ஆரம்பித்தனர் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து நான்காம் ஆண்டு ஒரு புதிய பந்து வீச்சு புரட்சி ஏற்பட்டது இதனால் over arm bowling சட்டப்படுத்தப்பட்டது இதே ஆண்டில் Wisden Cricketers' Almanack முதன் முதலில் வெளிவந்தது great cricketer என்று அழைக்கப்பட்ட டபிள்யு ஜி கிரேஸ் முதல் ரக ஆட்ட அறிமுத்தை ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஐந்தாம் ஆண்டு பெற்றார் அவரது அபாரமான ஆட்டம் cricket டை பெரிதும் வளர்ச்சி பெற செய்தது அவர் பல நுண்ணியமான நுணுக்கங்களை ஆட்டத்துக்குள்புகுத்தினார் இது முக்கியமாக batting நுணுக்கங்களில் புரட்சி ஏற்படுத்தியது முதல் சரிவதேச cricket போட்டி அமெரிக்கா மற்றும் கனடாவுக்கும் இடையே ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்றது இந்த போட்டி நியுயார்க்கில் உள்ள செயின்ட் ஜார்ஜஸ் cricket club பில் நடந்தது ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டு ஆங்கிலேய முன்னணி வீரர்களைக்கொண்ட குழு ஒன்று முதன்முதலில் வட அமெரிக்காவிற்கு கடல் தாண்டி சுற்றுப்பயணம் செய்தது ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து இரண்டாம் ஆண்டு வருடம் முதல் ஆங்கில அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டது ஆயிரத்து எட்நூத்தி அறுபத்து எட்டாம் ஆண்டில் மே மாதத்தில் துவங்கி அக்டோபர் வரை ஆஸ்திரேலியா அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்க்கொண்டது இதுவே கடல் கடந்த போட்டியில் கலந்துகொண்ட முதல் ஆஸ்திரேலிய அணி ஆகும் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆஸ்திரேலியா சென்ற இங்கிலாந்து அணி இரண்டு போட்டிகளின்போது ஆஸ்திரேலியா அணி eleven க்கு எதிராக விளையாடி விளையாடியது இடையில் test போட்டியில் ஜனனம் என்று கருதலாம் இதற்கு அடுத்த ஆண்டு இங்கிலாந்தில் முதன்முறை சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஆஸ்திரேலியர்கள் வெற்றி வாகை சூடி வீடு திரும்பினர் இந்த போட்டிகளில் test போட்டிகள் விளையா~ விளையாடப்படவில்லை இருந்தாலும் அதற்கு பின்னர் ஏராளமானவை விளையாடப்பட்டன ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து இரண்டாம் ஆண்டில் தி ஓவலில், தி ஆஷேஸ் என்ற மிகப்பெரிய வரலாறு காணுகின்ற போட்டி உருவானது உலகில் மூன்றாவது test விளையாடும் நாடாக தென் ஆப்பிரிக்கா ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஒன்பதாம் ஆண்டில் உருவெடுத்தது தேசிய அளவு championship ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூறாம் ஆண்டு பல போராட்டங்களுக்கு பிறகு அதிகாரபூர்வமான கவுண்டி championship இங்கிலாந்தில் நிறுவப்பட்டது இந்த அமைப்பை அடிப்படையாகக்கொண்டு மற்ற நாட்கள் தங்களை வழிமுறைப்படுத்திகொண்டன ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்றி இரண்டில் இருந்து தொண்ணூற்றி மூன்றில் ஆஸ்திரேலியா ஷேப்பீல்த் கேடயத்தை நெருங்கியது தென் ஆப்பிரிக்காவில் கூரி கோப்பை நியுசிலாந்து ப்ளங்கெட் ப்ளங்கெட் கேடயம் இந்தியாவில் ரஞ்சி கோப்பை நிறுவப்பட்டன ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூறு முதல் முதல் உலகப்போர் வரை இருந்த காலம் நினைவு கொள்ள வேண்டியதாக உள்ளது ஏனென்றால் ஒவ்வொரு அணியும் cricket டை ஆட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஆடின மேலும்

வில்ப்ரெட் ரோட்ஸ், கி பி ப்ரை, கே எஸ் ரஞ்சித்சின்ஜி, விக்டர் ட்ரம்பர்போன்ற தலையாய வீரர்கள் விளையாடினர் நான்கு பந்துகள் கொண்டிருந்த ஒரு over ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஒன்பதாம் ஆண்டில் ஐந்து பந்தாக மாறப்பட்டது இது ஆறு பந்துகளாக ஆயிரத்து தொன்னூறு ஆம் ஆண்டில் மாற்றப்பட்டது இன்றுவரை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது சில நாடுகள் ஒரு over க்கு எட்டு பந்து என்று வைத்து சோதனை செய்து பார்த்தன ஆயிரத்து தொ~ தொண்ணூற்று இருபத்து இரண்டாம் ஆண்டில் ஆஸ்திரேலியாவில் மட்டும் over க்கு எட்டு பந்துகள் என்று மாற்றப்பட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு நியூசிலாந்துக்கு பரவிய திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஏழாம் ஆண்டு தென் ஆப்ரிக்காவுக்கும் பரவியது இங்கிலாந்தில் சோதனைக்காகவே இந்த முறை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டு பின்பற்றப்பட்டது

அது திரும்பவும் ஆட துவங்கியபோது இங்கிலாந்தில் over ஒன்றுக்கு ஆறு பந்து எண்ற முறையை கையாண்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஏழில் cricket சட்டங்கள் ஆட்டத்திற்கு ஏற்றவாறு ஒரு over ஆறு அல்லது எட்டு பந்துகளை போடலாம் என்று விதித்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பது மற்றும் எண்பது எண்பதுகளில் ஆஸ்திரேலியன் மற்றும் நியூசிலாந்து season கள் முடிவுபெற்றதும் ஆறு பந்து கொண்ட over முறையே உலகமெங்கும் பயன்படுத்த துவங்கினர். தற்போது, அதாவது இரண்டாயிரமாமாண்டு வெளிவந்த சட்டம் over ஒன்றுக்கு ஆறு பந்து மட்டுமே என்று குறிப்பிடுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நிறுவப்பட்ட இம்பீரியல் cricket மாநாட்டில் முதலில் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மற்றும் தென் ஆப்பிரிக்கா மட்டும்தான் உறுப்பினராக இருந்தன இரண்டாம் உலகப்போருக்கு பின்னர் இந்தியா மேற்கிந்திய தீவுகள் மற்றும் நியுசிலாந்து test போட்டி நாடுகளாக இருந்தன சர்வதேச ஆட்டமும் இருபதாம் நூற்றாண்டின் முடிவில் மேலும் பல நாடுகள் சேர்ந்தன சுவாரஸ்யமானது அவற்றுள் முக்கிய மூன்று நாடுகள் இலங்கை, ஜிம்பாப்வே மற்றும் வங்காளதேசம் ஆகும் இருபதாம் நூற்றாண்டு முழுவதிலும் test போட்டி முதல் தர ஆட்டமாக திகழ்ந்தது ஆனால் இதுவும் பல பிரச்சனைகளை சந்தித்தது இங்கிலாந்துடன் டவுக்லஸ் ஜார்டின் கால் கோட்பாட்டை வைத்து ஆஸ்திரேலியாவின் ஆட்டத்தை பிரித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து இரண்டு முப்பத்து மூன்று ஆஸ்திரேலியாவின் டான் பிராட்மேனின் ஆட்டத்தை பாடிலைன்சீரிஸில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து இரண்டு, முப்பத்து மூன்றுசரிகாட நினைத்தனர். சர்வதேச cricket தென்னாப்பிரிக்க பெரும் சரிவை கண்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒண்ணாம் ஆண்டுக்குப்பிறகு இந்தப்பிரச்சினையால் தென் ஆப்பிரிக்கா நல நாடுகள் சங்கத்திலிருந்து வெளி வந்தது வந்தவுடன் அது அந்த கால விதி முறைப்படி சர்வதேச cricket மாநாட்டை விட்டு வெளியேற நேர்ந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து எட்டாம் ஆண்டு cricket இன இன ஒதுக்கலை மேலும் தீவிரமாக எதிர்க்க துவங்கியது இங்கிலாந்தில் இங்கிலாந்து அணியில் பேசில் ட ஒலிவேரா என்ற ஒரு கருத்து பரவியதால் இடம்பெற்றதால் தென் ஆப்பிரிக்க cricket வாரியம் தென் ஆப்பிரிக்காவிலிருந்து அனுப்ப இருந்த இங்கிலாந்து சுற்றுப் பயணத்தை ரத்து செய்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு ICC உறுப்பினர் தென் ஆப்பிரிக்காவை கால வரைமுறை இல்லாமல் சர்வதேச cricket போட்டியில் இருந்து தள்ளி வைக்க வேண்டும் என்றும் முடிவெழுப்பினார் ஆனால் அந்த கால கட்டத்தில் உலகிலேயே மிக பலமான அணியாக தென் ஆப்பிரிக்கா இருந்தது உயர்தர போட்டியில் இருந்து விலக்கப்பட்ட தென் ஆப்பிரிக்கா

என்று அழைத்தனர் இதற்கு ICC தென் ஆப்பிரிக்கா தென் ஆப்பிரிக்கா செல்கின்ற எந்த விளையாட்டு வீரராக இருந்தாலும் அவரை அட்டவணையில் சர்வதேச cricket டில் இருந்து விளக்குவது என்ற முடிவை தெரிவித்தது விளையாட்டு வீரர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் குறைவான சம்பளத்தை பெற்றதால் அவர்கள் பெரும்பாலோர் இந்த தன் ஆப்பிரிக்க சுற்றுப்பயணத்துக்கு ஒப்புக்கொண்டனர் இவற்றில் ஆட்டத்திலிருந்து கூடிய விரைவில் ஓய்வு பெற இருந்த நிறைய வீரர்கள் கலந்து கொண்டனர் ஆதலால் அவர்களுக்கு

முடிவுக்கு வர ஆரம்பித்தது நெல்சன் மண்டேலாவின் தலைமைக்கு கீழ் வானவில் நாடாக திகழும் தென் ஆப்பிரிக்கா சர்வதேச விளையாட்டுக்குள் மீண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்றாம் ஆண்டு நுழைந்தது உயர் பல வீரர்கள் சந்தித்த பண பிரச்சினையால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஏழாம் ஆண்டு மேலும் ஒரு சர்ச்சை எழுந்தது இந்த சமயத்தில் ஆஸ்திரேலிய அணி வட்டாரத்தில் அதிபதியாக விளங்கிய சேரி பாஸ்கர் ஆஸ்திரேலிய cricket சங்கத்திலிருந்து தனக்கு தேவையான தொலைகாட்சி உரிமத்தை தரமுடியாமல் தவித்தார் குறைவான சம்பளம் வாங்கும் வீரர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்த நினைத்த பாக்கர் உலகின் உயர்ந்த வீரர்கள் அவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டார் இதில் சர்வதேச cricket டின் வழிமுறைகள் துறைக்கு வெளியே தனிப்பட்ட முறையில் cricket ஆட இந்த வீரர்கள் ஒத்துக்கொண்டிருந்தனர் தடை செய்யப்பட்டிருந்த சிறந்த தென் ஆப்பிரிக்க வீரர்களுள் சிலரை உலக தொடர் cricket தேர்வு செய்து மற்ற உயர்பத உயர்ந்த ஆட்டத்து வீரர்களை எதிராக சர்வதேச அளவில் ஆட வைத்தது இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு வரைதான் நீடித்திருந்தது கலகக்கார ஆட்டக்காரர் ஆட்டக்காரர்கள் மீண்டும் சர்வதேச cricket டில் விளையாட அனுமதி பெற்றனர் பலரும் அவர்களில் பேசிய அணியை விட்டு விட்டு முன்னேறி இருப்பதை கண்டனர் இந்த உலக தொடர் cricket டில் வளைவால் விளையாட்டு வீரர்களுக்குசம்பள உயர்வு கிடைத்தது வண்ணமயமான கருவித்தொகுதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன போட்டிகள் இரவு நேரங்களிலும் ஆடத்துவங்கினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் ஆங்கிலேய மாவட்ட அணிகள் ஒரே ஒரு innings கொண்டு விளையாடத்துவங்கின இதில் ஒரு innings அதிக அளவு over களைக்கொண்டு விளையாடும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த வகை போட்டிகள் குறைந்த over களைக் கொண்டு இருந்தாலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதாம் ஆண்டு முதல் பிரபலம் அடைய தொடங்கியது தேசிய அளவில் உருவாக்கப்பட்ட league மாவட்ட championship களில் நடந்த போட்டிகளின் எண்ணிக்கையைக்குறைக்க ஆரம்பித்தது இந்த முறையான ஆட்டத்துக்கு நிறைய விசிறிகள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் குறைந்த over கள் கொண்ட போட்டிகள் நிறைய நன்மைகள் கொண்டிருந்தன இதனால் ஒரே நாளில் ரசிகர்களுக்கு என்ன தேவையானதோ அதை உடனடியாக தரமுடிகிறது இது இளைஞர்கள் மத்தியிலும் நேரம் அதிகம் இல்லாதவர்கள் இடையேயும் பெரும் வரவேற்பை பெற்றது இதனால் cricket விளையாட்டில் பணமும் குவியத்துவங்கியது முதல் குறைந்த over கொண்ட சர்வதேச போட்டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒண்ணாம் ஆண்டு மெல்போர்ன் cricket தளத்தில் நடைபெற்றது இது மழை காரணத்தால் தவறவிடப்பட்ட test போட்டிக்கு பதிலாக ஆரம்ப நாளில் விளையாடப்பட்டது இது ஒரு சோதனையாக international அன்று முதல் இன்று வரை

cricket பற்றிய செய்திகளை நிறைய வெளியிட ஆர்வத்தை தொலைக்காட்சி மத்தியில் ஏற்படுத்தியது இந்த குறைந்த over கள் கொண்ட போட்டிகள் புதுவகையான தொழில்முறைகள் கொண்டு வெளியிடப்பட்ட LOI போட்டிகளை வெற்றியை கண்டு அதே போல் test போட்டிகளையும் ஒளிபரப்ப ஆரம்பித்தனர் நான்கு புள்ளி விவரவியல் தருதல் படம் மூலம் ஆராய்ந்து கூறுதல் stump களில் camera க்கள் புகுத்துதல் ஆடுகளத்தில் பல இடங்களில் புகைப்பட சாதனங்கள் பொருத்துதல் விரைந்து பார்ப்பதற்கான ஒளிப்பதிவு மற்றும் கணினியைகொண்டு ஒரு பந்தில் delivery இன்னும் நுட்பமாக கவனிக்க உதவும் மற்றும் போட்டி நடுவரின் விருப்புகளை புரிந்துகொள்ள உதவும் graphics ஆகியவை தற்கால தொழில்நுட்பங்கள் ஆகும் தென் ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நடந்த test தொடரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டாம் ஆண்டில் முதல்முதலில் கண்ணோக்கு கலை தொலைக்காட்சி சாதனமும் சரிபார்க்க மூன்றாவது நடுவர் நியமிக்கப்பட்டார் இப்போது இந்த மூன்றாவது நடுவரின்

இப்பொழுது நேரடி அலைவரிசை மூலம் இதனை கண்காணிக்கும் வசதிகள் வந்துவிட்டன ஒரு பந்து போகும் திசையை துல்லியமாக கணிக்க இது பெரிதும் உதவுகிறது

முழுமூச்சாக இறங்கி உலகமெங்கும் மேலும் பல test போட்டி நாடுகளில் உருவாக பல முயற்ச்சிகள் எடுத்து வருகின்றனர் இந்த வளர்ச்சிக்காக ஆப்பிரிக்கா ஆசியா மற்றும்

ஜூன் இரண்டாயிரத்து ஒன்றில் ICC test championship பட்டங்களை அறிமுகப்படுத்தியது மேலும் அக்டோபர் இருபத்தி இரண்டாயிரத்து இரண்டில் இது ஒரு நாள் championship அட்டவணையும் அறிமுகப்படுத்தியது இரண்டாயிரம் ஆண்டு முதல் முதல் இருந்த

கே டி எம் ராஜ்கபூர் ஆவாரா படம் இரண்டாவது தடவை பார்த்தோம் இருட்டில் இன்னொரு சிகரட் பிடித்தோம் புதுசா மட்டன் கட்லட் சாப்பிடலாம் என்றான். நான் தான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். ஒரு நாளைக்கு இத்தனை பாவங்கள் போதும் என்று தோன்றியது. ஆறு மணி வண்டியில் திரும்பும் போது மூன்று ரூபாயில் இரண்டனா தான் பாக்கி இருந்தது அதையும் உப்புக்கடலை வாங்கி தீர்த்து விட்டான் பாபு, வீடு திரும்பும் போது வயிற்றுக்குள் கடபுடா தேர் முட்டி திரும்பியதுமே பாட்டி வீட்டு வாசலில் தெரிந்தாள். கண்களை சுருக்கிக்கொண்டு நான் வருகிறேனா என்று பார்த்துக் கொண்டிருந்தாள் அருகில் செவளாவும் காவேரி மாமியும் நின்றிருந்தார்கள் அருகில் வந்ததும் காவேரி மாமியும் செவளாவும் என்னை பார்த்து சிரித்தார்கள் அதாவது நானே பணத்தை கொண்டுபோய் புஸ்தகத்தில சொருகிவிட்டாயே இந்தா என்று நிச்சயமாக திருப்பி கொடுத்து விடுவேன் என்கிற எதிர்பார்ப்பில் சிரிக்கிறார்கள் நானா முகத்தை ரொம்ப ஒன்றும் அறியாதவளாக வைத்துக்கொண்டு practical இருந்ததா அஞ்சு மணி வண்டியை விட்டு விட்டேன் அதான் தாமதம் பாட்டி என்றேன். தாமதமானது கிடக்கிறது இவ பணம் என்ன ஆச்சு சொல்லு எந்த பணம் சம்பள பணம்டா செவளா உன் புஸ்தகத்துல சொருகி இருந்தாலாம் என்ன என் புஸ்தகத்துலையா என் புத்தகங்களை எடுத்து நிதானமாக புரட்டி பார்த்தேன் இல்லையே school க்கு போகையில பாக்கலையா ராசா என்றாள் செவளா கலவரமாக இல்லையே போக்கணம் கெட்டவளே புஸ்தகத்துல கொண்டு சொருகுவாளா எங்க விழுந்ததோ என்ன பாட்டி என்ன சொல்றா இவள் எனக்கு புரியவே இல்லையே ராசா என் விதி காலையில அச்சு office வீட்டுல சம்பளம் வாங்கினேனா நம்ம வீட்டுல செய்திட்டு இருக்கையில அலமாறியில புஸ்தகத்துல சொருகி வச்சுட்டேன் அதை பார்க்காம அப்படியோ எடுத்துட்டு போயிருக்க நீ எங்க விழுந்திச்சோ எப்படி தேடுவேன் நான் பார்க்கலையே செவளா பார்த்திருந்தா எடுத்து கொடுத்து இருப்பேனே எத்தனை ரூபாய் மூணு ரூபாடா ராசா என் தலையெழுத்து ரேஷன் அரிசியும் பிள்ளைக்கு கால் சொராயும் எடுக்கலான்னுட்டு இந்த முறையும் இல்லையா என் விதி என்று அழத் துவங்கியவளை என்னால் நேருக்கு நேர் பார்க்க முடியவில்லை பணம் போயிருச்சு கொழுச வச்சுத்தான் கடன் வாங்கணும் இங்க பாரு செவளா என் பேரன் இருக்கானே அதுக்கு திருஷம் பண்ண எல்லாம் தெரியாது பணத்தை பாத்திருந்தா நிச்சயம் கொடுத்திருப்பான் நீதான் எங்கையோ கவனம் இல்லாம போட்டுருக்க ஐயோ நம்ம ராசாவ எடுத்ததா சொல்லலம்மா என்னா வம்சம் இது எடுக்கும்களா என் ரங்கராசாவ எனக்கு தெரியாதா என் தலைவிதி என்று மூலையில் உட்கார்ந்து அவள் அழுதது

கொள்ளைப்பக்கம் முகம் கழுவிக்கொண்டிருந்த போது பாட்டியிடம் போய் பாட்டி நான் தான் எடுத்தேன் செலவழித்து விட்டேன் என்று உடனே ஒப்புக்கொள்ளும் தைரியம் வரவில்லை பாட்டி அடித்திருக்கமாட்டாள் திட்டியிருப்பாள் திட்டட்டுமே என்ன போச்சு ஏன் இந்த தைரியம் வரவில்லை இது நிகழ்ந்து முப்பது வருஷத்துக்கு மேல் ஆகிவிட்டது என் வாழ்வில் பல கட்டங்களில் அந்த மருவை பற்றி யோசித்ததுண்டு செவளா என்ன ஆனால் என்று தெரியாது அவளை தேடிப்போய் மூன்று ரூபாயை திருப்பி கொடுக்கலாமா என்று யோசித்தது உண்டு auditor நண்பனிடம் ஒருமுறை கேட்டதற்கு சுமாரான வட்டி வீதத்தில் கூட அவளுக்கு ஆயிரத்து நாப்பத்து நாலு ரூபாய் தர வேண்டும் என்றான் ஆயிரம் ரூபாய் பெரிதல்ல நான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும் அதற்குரிய தைரியம் பாபநாசத்தில் ஒரு மே மாதம் பாட்டி செத்து போவதற்கு முன்தான் வந்தது அத்தனை வருஷங்கள் ஆகின படுக்கை படுக்கையாக என்னை கலங்க பார்த்துக் கொண்டிருந்தவளை பாட்டி ஞாபகம் இருக்கா உனக்கு நான் college ல படிக்கிறப்போ செவளான்னு வேலைக்காரி இருந்தாளே என்று கேட்டு நிறுத்தினேன் ஏன் ஞாபகம் இல்லாம அவள் கூட ஒரு தடவ உன் புஸ்தகத்துல ரூபா note அ வச்சிட்டு அதை நீ தொலைச்சிட்டியே